இந்த பில்டிங் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிருக்கு.

கடல்ல நெறைய சின்ன சின்ன பாறைங்க மாதிரி இருக்கு.

அவரோட ஃபேஸ்ஸு பிளர் பண்ணிருக்காங்க.

இந்த ஃபோட்டோல நெறைய செடி தொடிகல்லா இருக்கு.

பொறவு ஒரு சேர் இருக்கு ஒரு சோஃபா இருக்கு.

இந்த இமேஜ்ல ஒரு கடல் இருக்கு.

இந்த ஸ்போர்ட் ஷாப் வந்து பச்சை கலர் அப்பறம் ப்ளூ கலர்ல இருக்கு.

வாத்தோட வாய் வந்து யெல்லோ கலர்ல இருக்கு.

அப்புறமா சீலிங்ல ரெண்டு ஃபேன் ஓடுது.

சீலிங் லைட்ஸெல்லா வச்சிருக்காங்க.

இந்த இமேஜ்ல ஒரு பேக்கரி இருக்கு.

அந்த பேக்கரில ஒருத்தங்க கேஷ் கவுண்டர்ல நிக்கிறாங்க அவங்களோட பேஸ் பிளர் பண்ணிருக்கு.

இங்க நிறைய பைப்ஸ் எல்லா போகுது.

கர்டைன்ஸ் எல்லாம் டோர்ல விண்டோஸ்ல எல்லா யூஸ் பண்ணுவாங்க.

பிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்கு இந்த எடோ.

இந்த இமேஜ்ல டாக்டர்ஸ் எல்லா சேர்ந்து ஒரு ஆபரேஷன் பண்ணிட்ருக்காங்க.